ஒரு ஆள் ஒரு சாதன வாங்கிட்டு உள்ள இருந்து வெளிய வராரு.

எல்லாரும் எக்ஸ்பிஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு எட்டு பேர் இருக்கிறாங்க.

இதுல ஒரு பைய நடந்து வாரா.

இதை பார்க்கும் போது ஒரு கடல் மாதிரி இருக்கு.

அங்க மேல வந்து பலூன் தொங்குது.

இதை பாக்குறதுக்கு பேப்பரால ஹார்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குது.

இத பாக்குற ஒரு ரெண்டு பைக்கு நிக்குது. ஒரு ஸ்கூட்டி நிக்குது.

இத பாக்க ஒரு பெரிய பில்டிங் மாரி இருக்--

இது வானம் வந்து ப்ளூவு வெள்ளை கலருமா இருக்குது.

பழம் இருக்குது ஆரஞ்சு இருக்குது அக்கீழ ஒரு வாளி இருக்குது.

பழங்கள மேல கயிரால தொங்க விட்றுக்காங்க.

இது வேற ஏதோ ரோடு பக்கத்துல தெரியுது.

இது பாக்குறது ஒரு கல்லற டெம்பிள் மாரி இருக்குது.